பிளாண்ட்ஸ் இருக்கு இதெல்லா கிரீன் கலர்ல இருக்கு.

ஃபுளோர் டைல்ஸ்ல போட்டுருக்காங்க நெறைய லைட் செட்டிங்ஸ் பண்ணிருக்காங்க.

இந்த பிளேஸ் டிஃபரென்ட் கலர்சா பெயிண்ட் பண்ணி வெச்சுருக்காங்க.

இந்த பிளேஸ் ரொம்ப யுனிக்கா இருக்கு இங்க நெறையா வாட்டர் இருக்கு.

சிப்ஸ் பேக்கெட்ஸ்லா ஹாங்க் பண்ணி விட்ருக்காங்க.

சிட்டிங் சேர் அண்ட் டேபிள்ஸ் போட்ருக்காங்க.

இங்க நரையா ட்ரீஸ் இருக்கு சுத்தி காம்பவுண்ட் இருக்கு.

இங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு.

ஸ்கை கொஞ்சம் கிளவுடியா கொஞ்சம் ப்ளூவா இருக்கு.

சிக் ஷாம்பூஸ் அதெல்லா ஹேங் பண்ணி விட்ருக்காங்க.

ஹோட்டல் சொல்லி மேல போர்டு வெச்சிருக்காங்க.

சுத்தி நெறைய ட்ரீஸ் இருக்கு சென்டர்ல வாட்ரு சப்ளைக்காக ஸ்டிக்ஸ் வெச்சுருக்காங்க.